இந்த சைடு ஒரு லாரி மாறி ஒன்னு நிக்குது.

ஃப்ரூட்ஸ் கடை இருக்கு குழந்தைகளுக்கான பார்பி கேர்ள் பொம்மை அந்த மாதிரி வேற ஒரு பாட்டி வந்து அவங்க பேத்திக்கு வந்து ஒரு பலூன் வாங்கி கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க.

அந்த யோகா மாட் விரிக்க ஒரு அந்த யோகா சொல்லி குடுக்க மேடம் சொல்லி குடுகாங்க பசங்க எல்லாம் அத அப்டே பண்றாங்க.

இங்க ஒரு பிளாக் கலர் ஸ்டூல் இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு.

இங்க வந்து இந்து சைடுல ஒரு கடையில லேசு வாட்டர் பாட்டில் பிஸ்கட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க.

ஒருஆளு பைக்க வந்து உருட்டிகிட்டு வாறான் அங்க நிறைய பைக் பார்க் பண்ணி இருக்கு.

இது வந்து ஜூஸ் குடிக்க கூடிய கட இங்க தண்ணி கொக்கோகோலா மிராண்டா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருக்கும் இங்க வந்து பிளாக் கலர்ல டேபிள் போட்டு நாலு சேர் போட்ருக்காங்க.

இது வந்து வே பரத்த கடல் இருக்குது.

இந்த முன்னாடி உள்ள இத ஓபன் பண்ணி அதுல வேல பாத்துட்டுருக்காங்க.

ஒரு போர்டு இப்படி சரிஞ்சு நிக்குது.

இங்க வந்து ஒருதங்க வந்து பேங்க் குள்ள போகறதுக்கு வேண்டி நடந்து போறாங்க.

இது வந்து நாஞ்சில் சேல் சென்டர் .

ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்கு.

நெறைய பைக் நிக்கி அப்புறம் ஹெல்மெட்லாம் அதுக்கு மேல இருக்குது.

எல்லாரு மீன் வாங்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க.